ஜிகெம்பெய்ண்ட் ல் Resonanceஉடனிசைவு அமைப்புகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு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
ஜிகெம்பெய்ண்ட் பதிப்பு 01210
இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு ஜிகெம்பெய்ண்ட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவிற்கு வருகிறேன்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
இங்கே எத்தில்க்ளோரைட் மற்றும் மெத்தில்ப்ரோமைட் அமைப்புகளை காணலாம்
ஒரு கார்போ நேர்மின்அயனி ஐ எவ்வாறு பெறுவது என காட்டுகிறேன்
எத்தில்க்ளோரைட் ன் க்ளோரின் அணுவில் ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை சேர்ப்போம்
ஆட் ஆன் எலக்ட்ரான் பேர் டூல் மீது க்ளிக் செய்க
க்ளோரின் அணு மீது க்ளிக் செய்து நடப்படதைக் காண்க
அடுத்து கார்பன் க்ளோரின் பிணைப்பில் ஒரு எலட்க்ரான் ஜோடி நகர்வை காட்டுகிறேன்
ஆட் ஆ கர்வ்ட் அரோவ் டோ ரிப்ரசன்ட் ஆன் எலக்ட்ரான் பேர் மூவ் டூல் மீது க்ளிக் செய்க
புராப்பர்ட்டி விண்டோ திறக்கிறது
எண்ட் அரோவ் அட் சென்டர் ஒஃப் நியூ போண்ட் தேர்வு பெட்டி மீது க்ளிக் செய்க
இது எலக்ட்ரான் ஜோடியை சரியான நிலைக்கு நகர்த்துகிறது
கார்பன் க்ளோரின் பிணைப்பு மீது க்ளிக் செய்க
வளைந்த அம்பு மீது கர்சரை வைத்து எலக்ட்ரான் நகர்வை கவனிக்கவும்
இந்த அமைப்பை பிரதி எடுக்கிறேன்
இப்போது ஆட் ஆன் அரோவ் மீது க்ளிக் செய்து அமைப்புகளுக்கு இடையில் க்ளிக் செய்க
ஒரு கார்போ நேர்மின்அயனி ன் உருவாக்கம் சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற ஒரு காரத்தால் துவக்கப்படுகிறது
ஆட் ஒர் மோடிஃபை ஆ குரூப் ஒஃப் ஏட்டம்ஸ் டூல் மீது க்ளிக் செயது
அம்புக்குறியின் மேலே க்ளிக் செய்க
டைப் செய்க நோஹ்
செலக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்து
பின் நோஹ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
அம்புக்குறியின் மீது ரைட் க்ளிக் செய்க
துணைmenu ல் அரோவ் ஐ தேர்ந்தெடுத்து
அட்டச் செலக்ஷன் டோ அரோவ் மீது க்ளிக் செய்க
அரோவ் அசோசியேட்டட் என்ற தலைப்புடன் ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ரோல் கீழிறங்கு பெட்டியில் ரியாக்டன்ட் ஐ தேர்ந்தெடுத்து குளோஸ் மீது க்ளிக் செய்க
இப்போது இரண்டாவது எத்தில்க்ளோரைடை எத்தில் கார்போ நேர்மின்அயனி மற்றும் க்ளோரைட் அயனிகளாக மாற்றுவோம்
இரேசர் டூல் மீது க்ளிக் செய்து பின் கார்பன் க்ளோரின் பிணைப்பு மீது க்ளிக் செய்க
ஈத்தேன் மற்றும் எச்சிஎல் உருவாக்கப்பட்டது
கார்பனில் இருந்துக்ளோரின் க்கு எலக்ட்ரான்கள் நகரும்போது கார்பன் ஒரு நேர்மின்னூட்டத்தைப் பெறுகிறது
இன்கிரிமெண்ட் தே சார்ஜ் டூல் மீது க்ளிக் செய்க
எங்கிருந்து கார்பன் க்ளோரின் பிணைப்பு நீக்கப்பட்டதோ அந்த நிலையில் க்ளிக் செய்க
எத்தில் கார்போ நேர்மின்அயனி ch3 சி2 உருவாக்கப்பட்டது
க்ளோரைட் அயனியை உருவாக்க டிக்ரிமெண்ட் தே சார்ஜ் டூல் மீது க்ளிக் செய்க
எச்சிஎல் மீது க்ளிக் செய்க
க்ளோரைட் சிஎல் அயனி உருவாக்கப்பட்டது
இப்போது ஒற்றை எலக்ட்ரான் நகர்வை காண்போம்
முடிவுறா மூலக்கூறுகளை பெற மெத்தில்ப்ரோமைட் அமைப்பை பயன்படுத்துவோம்
ஆட் ஆ கர்வ்ட் அரோவ் டோ ரிப்ரசன்ட் ஆ சிங்கில் எலக்ட்ரான் மூவ் டூல் மீது க்ளிக் செய்க
வளைந்த அம்பை பெற மெத்தில்ப்ரோமைட் பிணைப்பு மீது க்ளிக் செய்க
பென்சில் டூல் ஐ பிணைப்பின் மீது சற்று மேலே நகர்த்தி இரண்டாம் வளைந்த அம்புவைப் பெற மீண்டும் க்ளிக் செய்க
ஒரு அம்பு ப்ரோமோ க்கு நகருகிறது
மற்றொரு அம்பு மெத்தில் ஐ நோக்கி நகருகிறது
ப்ரோமோ மற்றும் மெத்தில் இரண்டும் பிணைக்கப்பட்ட ஜோடி எலக்ட்ரான்களிடமிருந்து தலா ஒரு எலக்ட்ரானைப் பெறும்
விளைப்பொருட்களை காண ஒரு அம்புக்குறியை சேர்ப்போம்
ஆட் ஆன் அரோவ் மீது க்ளிக் செய்க மெத்தில்ப்ரோமைட் க்கு அருகில் காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
முடிவுறா மூலக்கூறுகளை உருவாக்க வினையில் வெப்பம் தேவைப்படுகிறது ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட் டூல் மீது க்ளிக் செய்க
அம்புக்குறியின் மீது காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
பச்சைப்பெட்டியில் ஹீட் என டைப் செய்க
செலக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்து ஹீட் ஐ தேர்ந்தெடுக்கவும் அம்புக்குறியின் மீது ரைட் க்ளிக் செய்க
துணைmenu ல் அரோவ் ஐ தேர்ந்தெடுத்து அட்டச் செலக்ஷன் டோ அரோவ் மீது க்ளிக் செய்க
அரோவ் அசோசியேட்டட் என தலைப்பிட்ட ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ரோல் கீழிறங்கு பட்டியல் மேலும் பல தேர்வுகளை கொண்டிருப்பதைக் காண்க
ரோல் கீழிறங்கு பட்டியலில் டெம்பரேச்சர் ஐ தேர்ந்தெடுத்து குளோஸ் மீது க்ளிக் செய்க
இப்போது முடிவுறா மூலக்கூறுகளை உருவாக்குவோம்
இந்த அமைப்பை பிரதி எடுக்கிறேன்
இரேசர் டூல் மீது க்ளிக் செய்து கார்பன் ப்ரோமைன் பிணைப்பு மீது க்ளிக் செய்க
மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் ப்ரோமைட் உருவாக்கப்பட்டது
ஆட் ஆன் அன்பேர்ட் எலக்ட்ரான் டூல் மீது க்ளிக் செய்க
மீத்தேன் மற்றும் ஹைட்ரஜன் ப்ரோமைட் மீது க்ளிக் செய்க மெத்தில் மற்றும் ப்ரோமியம் முடிவுறா மூலக்கூறுகள் பிரீ ரேடிகல்ஸ் உருவாக்கப்பட்டது
செலக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்க
ஒரு வினை பாதையை உருவாக்க முதலில் மொத்த வினையையும் தேர்ந்தெடுக்கவும்
இப்போது தேர்ந்தெடுத்தன் மீது ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணைமேனு திறக்கிறது
கிரியேட் ஆ நியூ ரியாக்ஷன் மீது க்ளிக் செய்க
வினை பாதை உருவாக்கப்பட்டது
வினை பாதையை காண இழுக்கவும்
அதேபோல முன் வினைக்கும் வினைப்பாதையை உருவாக்கலாம்
விரும்பினால் வினைப்பாதையை நீக்கவும் முடியும்
அதை செய்ய அந்த வினையின் மீது மீண்டும் ரைட் க்ளிக் செய்க டெஸ்ட்ராய் தே ரியாக்ஷன் மீது க்ளிக் செய்க
இந்த செயல்முறை வினைபாதையை நீக்கும்
ஏதேனும் ஒரு ஆப்ஜெக்ட்ஐ இழுக்கவும் அவற்றை தனித்தனியே இழுக்கலாம் என்பதை காண்பீர்கள்
இப்போது இரட்டை தலை அம்புக்குறியை பயன்படுத்தி ரெசோனன்ஸ் அல்லது மெசோமரி பற்றி காண்போம்
நைட்ரோமீத்தேன் அமைப்புகளுடன் ஒரு ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
அமைப்புகளுக்குள்ளே எலக்ட்ரான் நகர்வுகளை காட்ட வளைந்த அம்புகள் மற்றும் மின்னூட்டங்களை சேர்த்துள்ளேன்
இப்போது இரட்டை தலை அம்புக்குறியை சேர்ப்போம்
ஆட் ஆ டபிள் ஹெடெட் அரோவ் மீது க்ளிக் செய்க
நைட்ரோமீத்தேன்களுக்கு இடையேயான காட்சி பகுதியில் க்ளிக் செய்க
இந்த இரு அமைப்புகளும் நைட்ரோமீத்தேனின் ரெசோனன்ஸ் அமைப்புகள் ஆகும்
அமைப்புகளை தேர்ந்தெடுக்க ctrlஆ ஐ அழுத்துக
தெர்ந்தெடுக்கப்பட்டதன் மீது ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணைமேனு திறக்கிறது
கிரியேட் ஆ நியூ மெசோமரி ரிலேஷன்ஷிப் மீது க்ளிக் செய்க
தொடர்பை ஐ காண இழுக்கவும்
இங்கே பென்சீனின் ரெசோனன்ஸ் அமைப்புகள் உள்ளன
இப்போது ஒரு retro சிந்தெடிக் பாதையை உருவாக்க கற்போம்
தேவையான அமைப்புகளுடன் ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் விண்டோவை திறந்துவைத்துள்ளேன்
ரெட்ரோசிந்தெடிக் பாதை விளைப்பொருளுடன் ஆரம்பித்து அனைத்து இடைநிலைகளுடன் வினைபடுபொருளுக்கு செல்கிறது
இந்த பாதையில் இறுதி விளைப்பொருள் ஆர்தோ நைட்ரோபீனால் மற்றும் ஆரம்ப பொருள் பென்சீன்
retro சிந்தெடிக் பாதையை காட்ட ஒரு retro சிந்தெடிக் அம்புக்குறியை சேர்ப்போம்
ஆட் ஆன் அரோவ் போர் ஆ ரெட்ரோசிந்தெடிக் ஸ்டெப் மீது க்ளிக் செய்க
அனைத்து சேர்மங்களுக்கு இடையே க்ளிக் செய்க
அமைப்புகளை தேர்ந்தெடுக்க ctrlஆ ஐ அழுத்துக
தேர்ந்தெடுத்ததன் மீது ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணை மேனு திறக்கிறது
கிரியேட் ஆ நியூ ரெட்ரோசிந்தசிஸ் பாத்வே மீது க்ளிக் செய்க
உருவாக்கிய பாதைய காண இழுக்கவும்
நாம் கற்றதை சுருங்க காண்போம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது வளைந்த அம்புக்குறிகளை பயன்படுத்தி எலக்ட்ரான் நகர்வுகளை காட்டுதல் வினை நிபந்தனைகளை வினை அம்புக்குறிகளுக்கு இணைத்தல் வினை அம்புக்குறி மூலம் வினைப் பாதையை உருவாக்குதல் மற்றும நீக்குதல் இரட்டை தலை அம்புக்குறியை பயன்படுத்தி ஒரு புதிய மெசோமரி தொடர்பை உருவாக்குதல் retro சிந்தெடிக் அம்புக்குறியை பயன்படுத்தி ஒரு retro சிந்தெடிக் பாதையை உருவாக்குதல்
பயிற்சியாக அம்புக்குறி புராப்பர்ட்டி களை பயன்படுத்தி 1
ப்யூட்டேன் ஆம்ப் சோடியம்ப்ரோமைட் ஐ பெற உலர் ஈத்தர் கரைப்பான் உடன் ப்ரோமோ ஈத்தேன் மற்றும் சோடியம் வினையின் ஒரு வினைப்பாதையை உருவாக்குக
வினை மூலக்கூறுகளுக்கு வேதிவிகித குணகங்கள் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் coefficientகளை சேர்க்கவும்
நாப்தலீன் அந்த்ரசீன் மற்றும் கார்பன் டையாக்சைடு க்கு ரெசோனன்ஸ் அமைப்புகளை வரைக இதுதான் தேவையான வினைப்பாதை
இவை நாப்தலீன் அந்த்ரசீன் மற்றும் கார்பன் டையாக்சைடு ன் ரெசோனன்ஸ் அமைப்புகள் ஆகும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்